இது ஒரு டூரிஸ்ட் பங்களா இந்த பங்களால வந்து மொத்தம் வந்து புள்ளாள வந்து பண்ணியிருக்காங்க அதுல க்கிரொட்டன்ஸ் வெச்சுருக்காங்க பக்கத்துல ஒரு தொட்டிலையும் க்கிரொட்டன்ஸ் செடி வெச்சிருக்காங்க.

அப்பறம் மரம் இருக்குது அதுக்கு பின்னாடி பில்டிங் இருக்குது பில்டிங்கு வைட் வாஷ் பண்ணி இருக்கு மேல கூறைக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்டிங் பண்ணி இருக்கு.

இங்க உக்காரதுக்கு குஷனால சேர் அமைச்சிருக்காங்க அதுல ரெண்டு மெம்பர்ஸ் உக்காந்திருக்காங்க.

ரெட் கலர் ப்ளவுஸ்சு அதுல கோல்டன் கலர் பார்டர் வச்சிருக்கு.

அரிசிகோடௌன் உன்னோட நேம் பண்ணி இருக்காங்க அப்புறம் ஒரு வாழைமரம் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது அரிசி காய போடுறதுக்கான தளம் பண்ணிருக்காங்க.

அப்புறமா அதுல படியேறி போறதுக்கான படி கட்டிருக்காங்க அதுல வெள்ளையும் செவப்பு பெயிண்டிங் பண்ணிருக்காங்க.

தரைகள் இருக்கு தரைகள் பக்கத்துல புல் வெச்சிருக்காங்க.

பாக்டீரியா வராம இருக்கதால கவர் பன்னிருக்காங்க ஒரு லேடி இருக்காங்க அவங்க மாஸ்க் போட்ருக்காங்க கருப்பு கலர் ஜீன்ஸ் போட்ருக்காங்க.

இது வண்டிகள் பார்க் பண்ணக்கூடிய இடம்.

ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து கையில டீ கப் வச்சிருக்காங்க.

வளையல் போற்றுக்கங்க அப்ரோ அந்த ஜென்ஸ் ரெண்டு பேர் உக்காந்திருக்காங்க ஒரு ஜென்ஸ் நின்னுட்ருக்காங்க.

இந்த டேபிளுக்கு அடியில ஒரு ட்ரே இருக்குது.